ஒரு சில நேரம் என்னோட mind ஒண்ணு சொல்லுது என்னுடைய emotion ஒண்ணு சொல்லுது so இந்த மாதிரி சூழ்நிலையில உங்களுக்கு எந்த முடிவு எடுக்க தெரியாம நீங்க உங்க மனசு பேச்சை கேட்கவா இல்ல உங்களுடைய உணர்வு அதாவது emotion பேச்சைக் கேட்கவான்றத சூழ்நிலை வரும்போது நீங்க என்ன பண்ணணும்ன்னா நீங்க உங்களுடைய உணர்வ கவனிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா உங்களுக்கு எந்த மாதிரி எண்ணம் இருக்கோ அத மாதிரி உணர்வுகள்தான் இருக்கும் இப்ப நீங்க கோபமான எண்ணத்தை வச்சுட்டிருங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு உள்ள கோபம்ன்ற உணர்வு இருக்கும் இப்ப நீங்க என்ன பண்ணனும்னா ரெண்டு உணர்வையும் வெளியேத்த முயற்சி பண்ணக் கூடாது control பண்ண முயற்சி பண்ணக் கூடாது உங்க எண்ணத்தையும் control பண்ண முயற்சி பண்ணக் கூடாது நீங்க இது ரெண்டுத்தையும் just உ கவனிக்க ஆரம்பிச்சிறணும் உதாரணத்துக்கு ஒரு class room ல ரெண்டு பசங்க teacher இல்லைன்னு நினைச்சு ஏதோ பேசிட்டு இருக்காங்க ஆனா அந்த இடத்துல எங்கேயோ teacher இருந்து பாத்துட்டு தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் பேசுறத சத்தம் இல்லாம just கவனிக்க மட்டும் அந்த teacher செய்றாங்க so அந்த teacher அ இருக்குறாங்கன்றத அந்த பசங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் automatic ஆ பசங்க அமைதியாயிடுவாங்க அதே மாதிரி உங்க மனசும் உங்க emotion னும் நீங்க அந்த பசங்கள மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க teacher ன்ற இடத்துல நீங்க கவனிக்கிறீங்கன்னு தெரிஞ்சிட்டா automatic ஆ உங்க மனசு அமைதியாயிடும் so இந்த மாதிரி நீங்க பண்றது மூலமாதான் உங்களால நிரந்தரமா அந்த விழிப்பு நிலையில உங்களால இருக்க முடியும் so அப்போ என்னுடைய உணர்வ நான் கவனிக்கிறது என் எண்ணத்த கவனிக்கிறத விட ரொம்ப முக்கியமான்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க உணர்வை கவனிக்கிறதுக்கு நீங்க இத ஒரு habit ஆ மாத்திக்கோங்க அதாவது அந்த நொடியில correct ஆ சிந்திக்கிறோமா என்னமாரி உணர்வு இருக்குன்னு judge பண்ணாதீங்க analyse பண்ணாதீங்க கவனிக்க மட்டும் செய்ங்க நீங்க கவனிக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலே உங்களுடைய focus அங்க இருக்குன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு எந்த மாதிரியும் எண்ணமும் வராது நீங்க அந்த நொடியில உங்களுக்குள்ள இருக்குற அந்த emotion ஓட energy அ மட்டும் கவனிச்சா போதும்

உங்க உணர்வுனா என்னன்னா உங்களுடைய ஒரு strong கான எண்ணத்துக்கு ஒரு current உ வந்தா எப்படி இருக்கும் அது சுறுசுறுப்பா உங்க உடம்பு full ஆ சீறி வேல பாக்க ஆரம்பிக்கும்ல அதுதான் உங்களுடைய உணர்வு so நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்க உணர்வ இந்த பொழுதுல நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க என்ன உணர்ந்துட்டு இருக்கீங்கன்றதை கவனிக்க போறீங்க இப்படி நீங்க கவனிக்க கவனிக்க உங்களுக்குள்ள நீங்க present ஆ இருக்க ஆரம்பிச்சுருவீங்க

so இதெல்லாம் நீங்க வந்து ஏதாச்சு ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கும் போது உங்க focus ஒரே இடத்துல வருது ஒரு சிலவங்கல பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாம பயந்துகிட்டே இருப்பாங்க கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க காரணமே இருக்காது ஆனா அவங்க இந்த மாதிரி negative ஆன feelings எல்லாத்தையுமே வந்து உணர்ந்துகிட்டே இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த moment ல அவங்க present ஆ இல்ல இந்த moment ல அவங்க விழிப்பு நிலையில இல்லைன்ற காரணத்தினாலயே அவங்க எதையாச்சும் நின~ நினைச்சு சிந்திச்சு அந்த உணர்வு அவங்களுக்குள்ள வர வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த பயம் வர ஆரம்பிச்சுட்டாலே அந்த பயத்தோட விளைவா அந்த emotion வந்து அவங்களுக்கு வலியை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த வலியிலிருந்து அவங்க மனசு emotional ஆ நிறைய வலியை சந்திச்சு அதல்குள்ளேயே சிக்கிக்க ஆரம்பிக்குது அந்த மாதிரி நேரத்துல நம்ம மனசு எந்த இதுக்கான தீர்வு என்னன்றதை கண்டுபிடிக்கவே கண்டுபிடிக்காது இன்னும் problem த்தை பெருசாக்குறதுக்கான முயற்சிய மட்டும்தான் எடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நம்மளுடைய ego mind இருக்கு பார்த்தீங்களா ego இன்னும் நம்மளை நிறைய விஷயங்கள தூண்டிக்கிட்டே இருக்கும் இப்ப அடுத்ததா உங்களுக்குள்ள வர கேள்வி நீங்க இந்த emotion அ பார்த்து இவ்வளவு சொல்றீங்களே அப்ப எனக்குள்ள ஒரு சில நேரம் இந்த positive emotion ன்ற ஒரு சில நிறைய பேர் வந்துட்டு போறாங்களே அப்படின்னா யாரு அதாவது திடீர்ன்னு சந்தோஷம் வருது திடீர்ன்னு ஒரு அன்பு வருது இவங்க எல்லாம் எந்த category அ சாறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் இந்த சந்தோஷம் அன்பு இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்பப்ப கொடுக்கும் ஆனா அதோட அந்த inner connectness வந்து ரொம்ப உண்மையா இருக்கும் திடீர்ன்னு ஒரு நல்ல அன்பு உங்க மனசுக்குள்ள தோணும் திடீர்ன்னு வந்து ஒரு இரக்க குணம் வரும் திடீர்ன்னு சந்தோஷம் வரும் உங்களுக்குள்ள அந்த அமைதி இருக்கும்

உங்களுக்குள்ள எந்த எண்ணமுமே இருக்காது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல உங்களுக்கு எந்த எண்ணமுமே இருக்காது ஒரு சிலவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது அவங்க வாயில இருந்து வார்த்தையே வராது அதே மாதிரி அவங்க ரொம்ப ஒரு danger ஆன ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது அவங்களால வாயில இருந்து வார்த்தையே வராது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த விழிப்புணர்வு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி கூட அவங்க ரொம்ப connect ஆ இருக்கிறதுனால அந்த நொடியில அது ரொம்ப அவங்களுக்குள்ள active ஆயி அதுக்குள்ள connect ஆயி இருக்கிறதுனாலதான் ஆனா இந்த மாதிரி நம்ம ரொம்ப அன்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற time பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப கொஞ்சம் நேரம்தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கொஞ்சம் time தான் நம்ம அந்த மாதிரி இருக்கிற ஒரு feel வரும் அதுக்குள்ள நம்ம மனசு ஓடோடி வந்து நம்மளைக்காண்டி சிந்தனையைக் கிளப்பி நம்மள அதெல்லாம் சந்தோஷத்த அனுபவிக்க விடாம பண்ணிடுது so நீங்க முழுமையா அன்பையும் சந்தோஷத்தையும் அமைதியும் உங்க மனசுக்கு குடுக்கணும் உங்க ஆன்மாவுக்கு குடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்க மனசோட சிந்தனைக்குள்ள அதிகமா போகக் கூடாது actual ஆ இந்த அன்பு சந்தோஷம் அமைதி இதெல்லாம் ஒரு வகையான emotion ஏ கிடையாது அது நம்மளுடைய உண்மையான character ஏ அதுதான் ஆனா இந்த emotion அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே ஒரு disturbance அப்படின்ற meaning அ தான் குறிக்கும் so புத்தர் சொல்லி இருப்பாரு நம்மளுடைய துன்பத்துக்கும் வலிக்கும் காரணன்றது ஆசை நம்ம இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு நிம்மதியா இருக்கனும்னா நம்ம இந்த ஆசைகள்ல இருந்து விடுபடணும்னு சொல்லிருப்பாரு அதுக்கான அர்த்தம் என்னன்றத பார்க்கலாம் அதாவது இந்த மனசுதான் உங்களுக்கு ஆசையெல்லாம் தூண்டும் இந்த பொருட்கள் வாங்கணும் future ல நம்ம இதெல்லாம் செய்யணும் இது எனக்கு தேவைப்படும் எனக்கு வேணும் இந்த இது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்க மனசுதான் தூண்டும் ஆனா இந்த மனசு பேச்சைக் கேட்டு நீங்க ஓடும் போதுதான் நீங்க இந்த ஆசைகள் பின்னாடியும் பொருட்கள் பின்னாடியும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஆனா இந்த moment ல நீங்க present ஆ நீங்க முழுமையா இருந்தீங்க அப்படின்னா நீங்கதான் ஞயானி நீங்கதான் enlightened person இவங்க எல்லாரும் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம்தான் உங்க மனச absorb பண்ணுங்க கவனிக்க மட்டும் நீங்க செய்ங்க அது பேச்சைக் கேட்டு நீங்க பின்னாடி போகாதீங்க எல்லார் மனசும் ஒவ்வொரு ideas குடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா உங்க மனசு எப்பவுமே நீங்க தப்பு பண்ணாலும் நல்லது பண்ணாலும் உங்களுக்கு சாதகமா மட்டும்தான் பேசும் அதாவது நம்ம இந்த சூழ்நிலையினால நம்ம இப்படி பண்ணிட்டோம் இதனால இது நடந்துச்சு எப்பவுமே உங்க மனசு உங்களுக்கு சார்பா மட்டும்தான் பேசுமே தவிர உங்களுக்கு எதிரா பேசவே பேசாது அதே மாதிரிதான் எதிர்ல இருக்கிறவனுக்கும் அவனோட மனசும் அவனுக்கு சார்பாதான் பேசுமே தவிர அஹ் அவனுக்கு opposite ஆ பேசவே பேசாது எல்லா இடத்திலேயும் நம்ம புத்தா புத்தான்னு குறிப்பிடுறதை விட நீங்களே ஒரு புத்தர் ஆகுறதுதான் உண்மை அதாவது புத்தர்ன்னா என்ன

வெறுக்கிறது அடிக்கிறது guilt ஆ feel பண்றது கோவப்படுறது depression ல இருக்கிறது பொறாமைப்படுறது இன்னொருத்தரை judge பண்ணி compare பண்ணி பேசிக்கிட்டே இருக்குறது இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு வகையான வலி தான் இதெல்லாம் செய்யும்போது நிச்சயமா உங்களுக்குள்ள சந்தோஷம் ஏற்படவே ஏற்படாது நீங்க அவங்களை எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிக்கலாம் ஆனா வந்து அதுல கூட உங்களுக்கு சந்தோஷம்ன்ற ஒரு விஷயமே இருக்காது இந்த வலிகள்ல ரெண்டு வகையான வலி இருக்கு ஒரு வலி பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல நீங்க உருவாக்குனதை நினைச்சோ கடந்த காலத்தில நீங்க செஞ்சதை நினைச்சோ அதையே நினைச்சு feel பண்ணி இப்படி ஒரு வலியை உருவாக்கிக்கிறது இல்லைன்னா future ல என்ன ஆயிடும் நம்ம இது என்ன நடக்கப் போகுது அப்படின்றதுனால அப்படி ஒரு வலி create ஆகுது so இது ரெண்டுமே நம்மளுடைய mind க்கும் சரி body க்கும் சரி ஒரு pressure ஐயும் ஒரு pain ஐயும்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த pain அ நம்ம dissolve பண்றதுக்கு இந்த pain அ நம்ம கரைக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் இந்த moment ல சந்தோஷமாவும் focused ஆவும் இருக்கிறது தான் உங்க சிந்தனைக்கு பின்னாடி போகாதீங்க இப்ப இருக்கிறது மட்டும் தான் நிஜம் இந்த இடத்துல நீங்க ஹப்பா நம்ம நம்ம விழிப்பு நிலையில இருந்து இந்த moment அ focus பண்ணீங்கன்னா இந்த road ல உக்காந்திருந்தா கூட உங்களுக்குகிட்ட எல்லாமே இருக்குற மாதிரி தெரியும் நம்ம எவ்ளோ best ஆன ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துருக்கோம் எவ்ளோ ஒரு நல்ல இடத்துல இருக்கோம்ன்ற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனா நீங்க எதையோ சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய மாளிகையில இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம்ன்றது இருக்காது நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் be present at the moment hello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

ஆஹ் ma'am இது சாரா மொபைல்ஸ் தானே ஆமா ma'am ஆமா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

ஹம் okay ma'am okay ma'am இப்போ வந்து என்னன்னா அஹ் okay ma'am என்னெல்லாம் mobiles இருக்குனு நான் உங்களுக்கு details சொல்றேன் ma'am இப்ப வந்து ஓப்போ அஹ் Fone one pro வந்து அது ஒரு model ma'am okay வா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

discount பண்ணி குடுத்துருவாங்க அப்பறம் வந்து ஓப்போ Athirty-one அப்படின்னு ஒண்ணு இருக்கு ma'am அதற்குத்தான் ஆஹ் sixGBramokay வா 6GB RAM நூற்றி இருபத்தி எட்டு GB storage இருக்கு ma'am இதுக்கு rate பார்த்தீங்கன்னா பதினொன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் okay வா பதினொன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் அப்புறம் வந்து இன்னொரு model ஒப்போ Athirty-one அதுல ஒரு model 6GB இருக்கு நூத்தி இருபத்தி எட்டு GB இதுல வந்து இதுக்கு rate எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஹ் six ஆஹ் ஆறாயிரத்தி ஐந்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ma'am இதுக்கு rate ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இவ்ளோ வந்து ஓப்போ okay வா ma'am ஓப்போ model அப்புறம் வந்து விவோ சொல்றேன் விவோ Ythree threeS வந்து நூத்தி இருபத்தி எட்டு GBeightGBram ஆஹ் இதுல இருக்கு ma'am okay வா இதுக்கு rate பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் அப்புறம் வந்து இன்னொரு model அஹ் ரியல்மீ ma'am ரியல்மீ ஆஹ் eight fiveB வந்து ஒரு model இருக்கு. அது எப்படின்னா 8GB RAM நூற்றி இருபத்தி எட்டு GB storage இருக்கு ma'am இதுக்கு rate வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்

அப்புறம் வந்து ஓப்போ Aseven four fiveG ஒரு mobile இது ஒரு new model ma'am fiveGmobile. ஆஹ் இது வந்து ஒரு purple color ல இருக்கும் ma'am okay இது ஒரு purple color ல இருக்கும். இது வந்து 6GB RAM இருக்கும் sixGBram எல்லாமே இதுல இருக்கு okay ma'am இதுக்கு rate வந்து என்னன்னா பதினையாயிரத்தி நா~ நானூத்தி தொண்ணூறு ரூபாய் ma'am அப்புறம் வந்து விவோ Ytwenty-one sixty-four GBokay ma'am விவோ twenty-one sixty fourGBfourGBramokay ma'am ஆஹ் sixty-fourGB இந்த mobile ல இருக்கு, 4GB RAM இருக்கு ma'am இது வந்து ஆஹ் diamond glow அந்த mobile வந்து, di~ diamond glow ல இருக்கும் இதுக்கு rate பார்த்தீங்கன்னா ஆஹ் பதிமூணாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ma'am அப்புறம் வந்து, இன்னொரு mobile விவோ Ythree threeS model ல 8GB RAM இருக்கு நூத்தி இருபத்தி எட்டு GB storage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 ஆமா ma'am இது வந்து ஆஹ் storage வந்து கம்மியா இருக்குது அவ்ளோ rate கம்மியானது எல்லாமே இருக்குது okay வா ma'am அப்புறம் வந்து இன்னொரு mobile ma'am ஆஹ் ரியல்மீ eight ma'am ரியல்மீ eight வந்து 8GB RAM இருக்கு நூத்தி இருபத்தி எட்டு GB இருக்கு GB storage ma'am இதுக்கு rate பார்த்தீங்கன்னா, ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ma'am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 இது ஒரு model new model ல அப்புறம் வந்து, ஓப்போ Aseven fourokay ma'am அது வந்து fiveGokay ma'am அது வந்து fiveG ஓப்போல வந்து 5G mobile இது 6GB RAM இருக்கு ma'am நூற்றி இருபத்தி எட்டு GB storage இருக்கு ma'am இதோட date rate வந்து, பதினையாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ma'am அப்புறம் வந்து, இன்னொரு model இருக்கு ஒன்பிளஸ் fiveG இது வந்து sixGB

இதுக்கு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் இந்த rate க்கு பன்னிரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் ma'am அப்புறம் வந்து, ஓப்போ Fseventy ன்னு ஒண்ணு இருக்கு இதுக்கு வந்து என்னன்னா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

இப்போ நீங்க இப்படியே whole அ நான் ஒரு எல்லாத்திலேயும் ஒரு பத்து பத்து set வாங்குறேன். அப்புறம் நா~ நீங்க rate ஐ குறைப்பீங்களா ma'am இல்லை அதே rate குறைப்போம் ma'am அதுல இருந்து நாங்க discount பண்ணிடுவோம். ma'am first ஏ சொன்னேன்ல இல்ல ma'am நீங்க வந்து set இப்ப வந்து, இப்ப விவோல வந்து நீங்க set ஆ ஒரு mobile வாங்குனீங்க அப்படின்னா நாங்க அதுல வந்து

இப்ப நிறைய models எல்லாமே mobile இதுல இருக்குது okay வா நீங்க வந்து எல்லாமே வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து, ஓப்போ எல்லாமே சொல்லுறேன் okay வா ma'am

sixGBram இருக்கு ma'am இதுல 6GB RAM ஆஹ் நூற்றி இருபத்தி எட்டு GB storage ம் இருக்கு

அப்புறம் வந்து இன்னொன்னு, ஓப்போ Afive four வந்து வந்து இருக்கு ma'am ஆஹ் இது வந்து 6GB RAM இருக்கு நூத்தி இருபத்தி எட்டு GB storage இருக்கு ma'am ஆஹ் இப்ப வந்து, அஹ் சாம்சங் கேலக்சில வந்து, இன்னொரு model இருக்கு. Ftwenty-three fiveGmodel ல வந்திருக்கு ma'am ஆஹ் சாம்சங் கேலக்சி, முன்னாடி வந்து fourGmodel இருக்கு. இப்ப வந்து, fiveGmodel ல வந்திருக்கு. இது வந்து fiveG அஹ் sixGBram நூற்றி இருபத்தி எட்டு GB storage இருக்கு. okay வா ma'am இதோட rate பார்த்தீங்கன்னா ஆஹ் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ma'am அப்புறம் வந்து, விவோல வந்து, ரொம்ப விலை கம்மியான ஒரு இது mobile இருக்கு. அது என்னன்னா அஹ் Yseven two 5G mobile ma'am இதுக்கு rate பாத்தீங்கன்னா, ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் 8GB RAM நூத்தி இருபத்தி எட்டு GB storage ma'am அப்புறம் வந்து, இன்னொரு mobile ma'am

அப்புறம் வந்து ஓப்போ F seventeen ஒண்ணு இருக்கு ma'am இது போல ஆஹ் இது வந்து, classic silver ல இது பண்ணிருக்காங்க ஆஹ் fr~ front ல இது எல்லாம் இருக்கும். 6GB RAM நூற்றி இருபத்தி எட்டு GB storage ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தான் ma'am

நம்ம வந்து, ரியல்மீ nine pro ல வந்து ஆஹ் fiveG fiveG இது வந்து ஆஹ் 6GB RAM இருக்கு நூற்றி இருபத்தி எட்டு GB storage இருக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் ஆஹ் அப்புறம் விவோ Yseven three இது வந்து நூற்றி இருபத்தி எட்டு GBeightGBram இருக்கு ma'am விவோ Vseventy ல வந்து 8GB RAM இருக்கு. நூற்றி இருபத்தி எட்டு GB storage இருக்கு. அப்புறம் one இதுக்கோட rate வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ma'am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 அப்புறம் அஹ் ரியல்மீ nineI அது ஒரு model ma'am இது வந்து 6GB RAM நூத்தி இருபத்தி எட்டு GB storage ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ma'am அப்புறம் ஓப்போ Fnine pro இருக்கு. அது பாத்தீங்கன்னா 8GB RAM நூத்தி இருபத்தி எட்டு GBstorage ஓப்போ Aten அதோட இதுல வந்து அஹ் sixGBramma'am நூத்தி இருபத்தி எட்டு GBstorage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 இதோட rate பாத்தீங்கன்னா ten thousand four ninety ma'am பத்தாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ரூபாய், விவோ Yseven three இருக்கு ma'am இதோட rate பாத்தீங்கன்னா, பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய். eightGBram நூத்தி இருபத்தி எட்டு GB storage அப்புறம் ஓப்போ Anine அஹ் twenty twenty பார்த்தீங்கன்னா 8GB RAM நூத்தி இருபத்தி எட்டு GB பதிமூணாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அப்புறம் ஓப்போ Aone fiveS அஹ் இது fourGBramma'am இது மட்டும் 4GB RAM அஹ் sixty-fourGBstorage இதுக்கு rate வந்து அஹ் ரியல்மீ nine pro ல வந்துட்டு, அஹ் fiveG fiveG இது five அஹ் 6GB RAM இருக்கு. நூத்தி இருபத்து எட்டு GB storage ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ma'am. அப்புறம் ஓப்போ eight five five ma'am இதோட ram வந்து 6GB RAM நூத்தி இருபத்தெட்டு GB storage பதினேழாயிரத்தி நானூற்று தொண்ணுறு ரூபாய் அஹ் ரியல்மீ nineI வந்து அஹ் 6GB அஹ் sixGBram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 இப்படி நிறைய models இருக்கு ma'am நீங்க எந்த models உங்களுக்கு எல்லா models வேணுமோ, எல்லாமே நீங்க மட்டும் என்னென்ன models அப்படி இருக்குன்னு, நீங்க சொல்லுவீங்களா ma'am

okay வா இப்ப நிறைய models இருக்கு ma'am உங்களுக்கு என்னென்ன model வேணும் அப்படி நீங்க எங்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு அஹ் எவ்வளவு இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு ready பண்ணி கொடுத்திருவோம் ma'am அஹ் ready பண்ணி கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வரும், அப்படின்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நாங்க தந்துருவோம் okay வா ma'am

hello கேக்குதா ஆஹ் ma'am நான் எனக்கு என்ன model வேணும் அப்படின்னா ஒன்பிளஸ் ஆஹ் ma'amma'am உங்க network கொஞ்சம் problem ன்னு, நினைக்கிறேன். கொஞ்சம் விட்டுவிட்டு கேக்குது

கேக்குதா ma'am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

ஒரு நிமிஷம் ma'am ஒரு நிமிஷம் அடுத்தது, ஒன்பிளஸ் அஹ்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

அடுத்தது சாம்சங் கேலக்சி Mfive three 5G mobile இருக்குல்ல ma'am

okay ma'am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

அடுத்தது விவோ Cone pro அது, அதுல ஒரு பத்து வேணும் ma'am okay okay அடுத்தது one அஹ் அடுத்தது அஹ் ரியல்மீ GT ஆஹ் three ன்னு ஒண்ணு இருக்கு ma'am நீங்க சொன்னீங்கல்ல ma'am அதுதான்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

அடுத்தது விவோ அஹ் Cone அது, பதினைந்தாயிரம் இருக்க உள்ளது கேட்கிறேன் ma'am அதுல ஒரு பத்து கொடுங்க okay ma'am okay அடுத்தது சாம்சங் கேலக்சி A அஹ் seventy three அஹ் 5G mobile நாப்பத்தி நாலாயிரத்துல சொன்னிங்கல்ல ma'am அது ஒரு அஞ்சு ma'am

அடுத்தது சாம்~ அஹ் மோடோ இருக்குல்ல ma'am

okay ma'am okay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 okay ma'am okay

அது ப~ பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் உள்ளது கேட்கிறேன் ma'am அதுல ஒரு அஞ்சு ma'am

அடுத்தது

அடுத்தது சோனி அதுல சோனி ten five அதுல ஒரு அஞ்சு ma'am hello ஆஹ் ma'am நான் சொல்றேன் wait பண்ணுங்க ma'am ஒரு நிமிஷம்

அடுத்தது சாம்சங்ல எனக்கு தேவைப்படுது ma'am சாம்சங்ல சாம்சங் Ftwenty-three 5G mobile இருக்குல்ல ma'am அது ஒரு அஞ்சு ma'am அடுத்து சாம்சங் சாம்சங் கேலக்ஸி A

அடுத்தது நான் ஓப்போல கொஞ்சம் சொல்றேன் ma'am wait பண்ணுங்க

அடுத்து ஓப்போ Ftwenty-one pro நான் already சொல்லிட்டேன்னு நினைச்சேன் அதான் ஓப்போ Aten இருக்கில்ல ma'am அது சொல்றேன் ma'am அது ஒரு அஞ்சு

ஓப்போ ரெனோ ரெனோ seven அது ஒரு அஞ்சு அஞ்சு வேணும் ma'am அடுத்தது ஓப்போ ரெனோ six இருக்குல்ல ma'am அதுல ஒரு அஞ்சு

அடுத்தது ஓப்போ Fnineteen pro plus அது ஒரு அஞ்சு ma'am

அடுத்தது ஓப்போ ரெனோ seven pro அதுல ஒரு அஞ்சு ma'am

okay ma'am, எனக்கு இவ்ளோ போதும் இப்போதைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து, நீங்க bill ஐ எவ்வளவுக்கு போடுவீங்க எவ்வளவு கம்மி பண்ணுவீங்கன்னு details கொடுப்பிங்களா ma'am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

இருக்கு அதான் ma'am இப்ப வந்து நீங்க மொத்தமா இதை order பண்ணிருக்கீங்க அதை மொத்தமா நீங்க இது பண்ணீங்கன்னா ஒரு நாப்பது லட்சம் வரும். அதுல நாங்க வந்து, ஒரு fifty percentage வந்து discount பண்ணிதான் உங்களுக்கு கொடுப்போம் okay வா

ஒரு fiv~ ஒரு five lakh வந்து discout பண்ணி தான் உங்களுக்கு அஹ் கொடுப்போம் நீங்க வந்து இப்போ வந்து rate கூடானது எல்லாமே நீங்க order பண்ணிருக்கறதனால தான் உங்களுக்கு இவ்வளவு rate வருது okay வா நீங்க வந்து twenty-five thousand இவ்ளோ இதெல்லாமே நீங்க order பண்ணிருக்கீங்களா ma'am அஹ் அதனால தான் இவ்வளவு rate ma'am ஒரு நாப்பது லட்சம்கிட்ட வந்துடுச்சு நீங்க வந்து அதுல வந்து நாங்க உங்களுக்கு discout பண்ணி உங்களுக்கு தந்துருவோம் okay வா ma'am அஹ் இப்போ வந்து அஹ் mobile வந்து உங்களுக்கு எங்க இருக்கு ma'am உங்களுக்கு mobile shop நீங்க எங்க இது open பண்றீங்க செட்டிகுளம் இருக்குல்ல ma'am அந்த side ல தான் ma'am